ma'am எங்கிருந்து call பண்றீங்க

ஆஹ் okay ma'am சென்னைலருந்து call பண்றீங்களா okay எங்களுக்கு வந்து ஆஹ் நாங்க வந்து காஷ்மீர் வந்து ஒரு one week family plan பண்ணிருக்கோம் ma'am உம் okay ma'am family package

ஆஹ் அதுக்கு என்ன மாதிரி packages இருக்கு எவ்ளோ rating அந்த இதெல்லாம் சொல்லுவிங்களா

ஆஹ் okay ma'am okay இப்ப வந்து உங்களுக்கு ஆஹ் எந்த மாதிரியான package இருக்கு இப்ப trending ஆ போயிட்டுருகிற package வந்து நான் first சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு family package சொல்றேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு package வேணும் அப்படின்னு சொன்னீங்கனா அது கூட உங்களுக்கு explain பணறேன் ma'am

okay யா ma'am okay நான் சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா boat house package க்கு ஒரு package இருக்கு ma'am அது வந்து ma'am உங்களுக்கு கேட்கலை ரெண்டு family யா போறோம் ma'am okay ma'am ரெண்டு family யா போறீங்க எவ்ளோ days ma'am ஆஹ் one week ma'am

அஹ் okay ma'am இப்பவந்து பாத்தீங்கன்னா ஒரு fabulous இப்போ பாத்தீங்கன்னா ஒரு boat house ல இருக்கக்கூடிய package எல்லாம் சொல்றேன் ma'am உங்களுக்கு இப்போ first உ

okay ma'am fabulous vacation அப்படின்னு ஒரு package ma'am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 stay பண்ற மாதிரி இருக்கும் அதுவந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வந்து arrange பண்ணி தந்துருவோம் one day வந்து இந்த மாதிரி boat house ல stay பண்ற மாதிரி இருக்கும் one day night

உங்க line வந்து கொஞ்சம் disturb அ இருக்கு ma'am ma'am நான் பேசறது கேக்குதா ஆஹ் clear ஆ கேக்கல இவ்ளோ நேரம் கொஞ்சம் disturb ஆ இருக்கு ma'am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

அது நான் first ல இருந்தே சொல்றேன் இந்த package உங்களுக்கு சரியா கேக்கல அப்படின்னு சொல்றதுனால

fabulous vacation okay ங்களா ma'am இது வந்து பாத்தீங்கன்னா seven sorry ma'am six days க்கு உள்ள package, five days night வந்து stay பண்றது மாதிரி ஒரு சில package வந்து arrange பண்ணி தரலாம் four days night வந்து பாருங்க four hotels ல வந்து உங்களுக்கு arrange பண்ணி கொடுப்போம் one day night வந்து ஸ்ரீநகர் boat house ல stay பண்றது மாதிரி இருக்கும்

இது ஒரு package அதுக்கப்புறம் next package வந்து பாத்தீங்கன்னா six night pack with holidays அப்படின்னு ஒரு package seven days கு உள்ள ஒரு package ma'am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 one day night வந்து ஸ்ரீநகர் boat house ல stay பண்றது மாதிரியும் one day night வந்து குல்மார்க்ல stay பண்றது மாதிரியும் two days night வந்து பகல்காம்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

இதோட மொத்தம் price வந்து பாத்தீங்கன்னா fourty-four thousand உங்களுக்கு discount எல்லாம் வந்து thirty sorry ma'am thirty-nine price க்கு வந்து உங்களுக்கு நாங்க வந்து உங்களுக்கு package தரலாம் ma'am okay ma'am so அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா holiday அப்படின்னு ஒரு ஹா~ ஒரு package இருக்கு இதுவும் அதே மாதிரிதான் ஒரு six days night வந்து si~ ஓ sorry ma'am eight days eight days ல ஒரு package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 இங்க ஒரு four hotels வந்து உங்களுக்கு arrange பண்ணி தருவோம் one day night வந்து ஸ்ரீநகர் boat house ல stay பண்றது மாதிரி இருக்கும் two day night வந்து குல்மார்க்ல stay பண்றது மாதிரி இருக்கும்

அப்பறம் two days night வந்து ஸ்ரீ stay பண்றது மாதிரி இருக்கும் ma'am

ma'am எது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சுன்னு தெரியுமா

இது போதுமா ma'am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

இந்த package முடிச்சுட்டு ma'am ஆஹ் okay maam இல்லை maam packages last ஆ சொன்னது மட்டும்தான் கேட்கலை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

okay ma'am holiday ஆஹ் கேக்கல hello package வந்து பாத்திங்கன்னா அஹ் five days night night வந்து stay பண்ற மாதிரி இருக்கும் one day night ஸ்ரீநகர் boat house ல stay பண்றது மாதிரி இருக்கும் one day night வந்து குல்மார்க்ல stay பண்றது மாதிரி இருக்கும் one day night பகல்காம்ல stay பண்றது மாதிரி இருக்கும் two days night வந்து ஸ்ரீநகர்ல stay பண்றது மாதிரி இருக்கும் ma'am இதோட total amount வந்து பாத்திங்கன்னா thirty-seven thousand ஆயிரும் ma'am உங்களுக்கு offer எல்லாம் வந்து போய் thirty-three thousand உங்களுக்கு நாங்க குடுக்கறோம் ma'am இந்த package hello

அஹ் இந்த package எல்லாமே வந்து பாத்திங்கன்னா boat house உள்ள package அது boat house package எல்லாமே முடிஞ்சது ma'am அதுக்கப்பறம் best ஆ வந்து நிறைய பேர் கேப்பாங்கல ma'am கேட்டு வாங்குவாங்க இந்த package இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் அப்படிங்கற package தான் ma'am சொல்றேன் ஆஹ் okay okay ma'am ஸ்ரீநகர் holiday அப்படினு ஒரு package இருக்கு ma'am இந்த package வந்து பாத்திங்கன்னா five days உள்ள package தான் four days night வந்து அங்க stay பண்றது மாதிரி இருக்கும் four days night உமே வந்து ஸ்ரீநகர்ல தான் stay பண்றது மாதிரி இருக்கும் இது ஒரு package full ஆவே அங்க உள்ள boating லாம் பாத்துட்டு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 அஹ் இதோட வந்து price வந்து பாத்திங்கன்னா original price வந்து thirty thousand உங்களுக்கு offer amount லாம் வந்து ஓ~ offer amount லாம் போட்டு உங்களுக்கு எவ்ளோ வருது அப்படினு பாத்திங்கன்னா twenty-four thousand க்கு உங்களுக்கு குடுக்கறோம் ma'am ஆஹ் okay ma'am ஆஹ் okay ma'am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

okay ma'am okay அதுக்கப்பறம் வந்து பாத்திங்கனா இதுவும் six days உள்ள package five days night வந்து நீங்க stay பண்றது மாதிரி இருக்கும் one day night வந்து ஸ்ரீநகர் ல stay பண்றது மாதிரியும் one day night வந்து உங்களுக்கு குல்மார்க்ல stay பண்றது மாதிரியும் two days night பகல்காம்ல stay பண்றது மாதிரியும் one day night ஸ்ரீநகர்ல stay பண்றது மாதிரியும் இருக்கும் இது ஒரு package இதோட original price வந்து பாத்திங்கனா forty-seven thousand ஆகும் உங்களுக்கு offer amount எல்லாம் வந்து பாத்திங்கனா forty-one thousand க்கு உங்களுக்கு இதை நாங்க குடுக்கறோம் ma'am okay so அதுக்கப்புறம் வந்து பாத்திங்கனா six days night holiday அப்படின்னு ஒரு package இருக்கு இப்போ நிறைய பேர் இந்த package தான் பாத்திங்கனா trending ல இருக்கு ma'am ஆஹ் okay ma'am okay நிறைய பேர் வந்து college students லாம் வந்து இந்த மாதிரி package தான் கேக்கறாங்க ஒரு seven days six days stay பண்ணி அங்க உள்ள இடமெலாம் சுத்தி பாக்கணும் அப்டினு சொல்லி கேக்கற ஒரு இந்த package தான் ஆஹ் okay ma'am ma'am seven days வந்து இருக்கற மாதிரி இருந்தா உங்களுக்கு okay தான ma'am

okay ma'am இது six days உள்ள ஒரு package seven days night வந்து நீங்க stay பண்றது மாதிரி இருக்கும் one day night ஸ்ரீநகர்ல இருக்கிறது மாதிரியும் one day night வந்து குல்மார்க்ல இருக்கிறது மாதிரியும்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 ஆஹ் okay ma'am first வந்து பாத்திங்கனா இதோட amount வந்து பாத்திங்கனா உங்களுக்கு offer amount மட்டும் தான் நான் இப்போ explain பண்றோம் forty thousand ma'am மே மாசம் தான ma'am இது so உங்களுக்கு offer வந்து நெறையவே போட்டுருக்காங்க so நீங்க அதை use பண்ணிக்கோங்க okay ங்களா ma'am ஆஹ் clear ஆ கேக்கல என்ன சொன்னிங்க ma'am மே இது வந்து மே month குள்ள holiday package ma'am okay so உங்களுக்கு offer லாம் போட்டுருக்காங்க நீங்க வந்து use பண்ணிக்கோங்க ma'am offer ஆ ma'am அஹ் offer offer amount இப்போ offer போட்டுருக்காங்க ma'am இப்போ மே month so இது holiday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

ஆஹ் okay ma'am

அப்பறம் ஒரு ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு package இது full and full பாத்திங்கனா premium package ma'am

இந்த premium package ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான facilities இருக்கும்னு பாத்திங்கனா five days இப்போ எந்த ஒரு hotel ஆ இருக்கட்டும் உங்களுக்கு five star hotel ஆ தான் ma'am நாங்க arrange பண்ணி குடுப்போம் ஹம் five star hotel தான் ma'am வேணும் ஆஹ் அப்ப உங்களுக்கு premium package okay தானே ma'am

premium package உங்களுக்கு okay தான ma'am

ஆஹ் okay ma'am சரி okay உங்களுக்கு அப்பன்னா premium package லாம் பத்தி சொல்றேன்

okay ma'am okay அதுக்கப்பறம் பாத்திங்கன்னா இந்த package வந்து பாத்திங்கன்னா five days உள்ள ஒரு package four days night அங்க stay பண்ற மாதிரி இருக்கும் அதுவும் four days night ல இருந்து ஸ்ரீநகர்ல தான் stay பண்ற மாதிரி இருக்கும் ma'am full and full அங்க உள்ள boat அங்க உள்ள பாத்திங்கனா boat ல உள்ள boat house அப்படிப்பட்ட places க்குலாம் நீங்க சுற்றி பாக்கற மாதிரி இது இருக்கும் ma'am ஆஹ் okay ma'am

எவ்ளோ வரும் minimum ஆ உங்களுக்கு எவ்ளோ வரும் அப்படின்னு பாத்திங்கனா fifty ஐ வந்து தாண்டிரும் ஆனா உங்களுக்கு இந்த offer amount லாம் வந்து போய் ஒரு forty-five thousand க்கு இந்த package உங்களுக்கு இருக்கும் ma'am காஷ்மீர் holiday அப்படின்னு சொல்லிட்டு ஒரு package இந்த package ல வந்து பாத்திங்கன்னா six days night பண்றது மாதிரி இருக்கும் two days night வந்து குல்மார்க்ல இருக்கிறது மாதிரியும் two days night வந்து பகல்காம்ல இருக்கிறது மாதிரியும் three days night வந்து ஸ்ரீநகர்ல இருக்கிறது மாதிரியும் உங்களுக்கு இந்த package இருக்கும் ma'am

உங்களுக்கு மூணு hotels வந்து arrange பண்ணி தருவோம் மூணு hotels உம் வந்து five star hotel ஆ இருக்கும் ma'am ஆஹ் okay ma'am okay அஹ் okay ma'am okay இதோட amount வந்து பாத்திங்கன்னா thirty-three thousand மட்டும் தான் ma'am ஆகும்

one week தானே சொன்னீங்க

one week தானே ma'am சொன்னீங்க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

ஆஹ் okay ma'am package எந்த மாதிரி வேணும் எந்த மாதிரி choose பண்ணலாம் அதை மட்டும் நான் family ல consult பண்ணிட்டு உங்களுக்கு inform பண்றேன் ma'am ஆஹ் சரி okay maam இருந்தாலும் package இருக்கு அதாவது நீங்க கேட்ட seven days, eight days உள்ள package எல்லாமே உங்களுக்கு explain பண்றேன் ma'am

four days four hotel வந்து இங்க arrange பண்ணி தரு~ தருவோம் அதாவது premium தான் ma'am இந்த package okay ma'am one day night ஸ்ரீநகர்ல இருக்கிறது மாதிரியும் two days night வந்து குல்மார்க்ல இருக்கிறது மாதிரியும் two days night வந்து பகல்காம்ல இருக்கிறது மாதிரியும் two days night வந்து ஸ்ரீநகர் boat house இருக்குல்ல ma'am அங்க stay பண்றது மாதிரியும் இருக்கும் okay ma'am

ஆஹ் okay ma'am okay so அதுக்கப்புறம் வந்து பாத்திங்கனா அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு package இந்த package உம் அதே மாதிரி தான் eight days உள்ள ஒரு package, seven days night நீங்க stay பண்றது மாதிரி இருக்கும் four hotels arrange பண்ணித்தருவோம் four hotels உமே உங்களுக்கு five star hotel ஆ தான் இருக்கும் one day night வந்து ஸ்ரீநகர்ல இருக்கிறது மாதிரியும் one day night குல்மார்க்ல இருக்கிறது மாதிரியும் two days night வந்து பகல்காம்ல இருக்கிறது மாதிரியும் three days night வந்து ஸ்ரீநகர் boat house ல இருக்கிறது மாதிரியும் இருக்கும் இதோட package வந்து origi~ original package வந்து பாத்திங்கன்னா fifty-four thousand ஆகும் ஆனா உங்களுக்கு offer amount லாம் போயி forty-two thousand க்கு இந்த package இருக்கும் ma'am உம் அதுக்கப்பறம் வந்து பாத்திங்கனா காஷ்மீர் beautiful அப்படின்னு சொல்லிட்டு ஒரு package இந்த package வந்து seven days க்குள்ள package six days night வந்து உங்களுக்கு அங்க stay பண்றது மாதிரி இருக்கும் two days night உ ஸ்ரீநகர்ல stay பண்றது மாதிரியும் one day night வந்து குல்மார்க்ல இருக்கிறது மாதிரியும் two days night பகல்காம்ல இருக்கிறது மாதிரியும் one day night வந்து ஸ்ரீநகர்ல இருக்கிறது மாதிரியும் இருக்கும் ma'am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 so அதுக்கப்பறம் வந்து பாத்திங்கன்னா இதோட original price வந்து பாத்தீங்கன்னா fifty-four thousand ஆகும் உங்களுக்கு offer amount எல்லாம் வந்து போயி thirty-eight thousand க்கு உங்களுக்கு இந்த package இருக்கும் ma'am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

ஆஹ் கேக்குது ma'am clear ஆ கேக்குது

உங்களுக்கு எதாவது இந்த package ல doubt அப்படி இருந்தா எங்க கிட்ட கேக்கலாம் திரும்பவும் explain பண்ணுவோம் ma'am ma'am

ஆஹ் கேக்குது ma'am எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது ma'am தெளிவா புரிஞ்சுது package ஓட details எல்லாம்

எங்களுக்கு வந்து thirty thousand க்கு சொன்னிங்க தெரியுமா thirty thousand க்கு ஆமா ma'am அஹ் அது வந்து seven days க்கு சொன்னீங்க இல்லை thirty thousand குள்ள package ஒரு நிமிஷம் ma'am நான் வந்து பாத்துட்டு சொல்றேன் permium ஆ ma'am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 அஹ் okay ma'am okay ஒரு நிமிஷம் ma'am நான் check பண்ணிட்டு சொல்றேன்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

boat house இருக்குல்ல ma'am

காஷ்மீர்ல வந்து பாத்திங்கன்னா boat house வந்து ரொம்ப நிறைய இருக்கும் low ஆ கேக்குது ma'am clear ஆவே இல்லை